குடுத்திருக்கிற படம் ஒரு மண்டபத்துடைய சமையல் செய்கிற இடம் போல தெரிது.

அதிகமான மழை பெய்தால் இந்த இடத்துக்கு வர அனுமதி கிடையாது.

குடுத்திருக்குற படம் ஒரு ப்ளே கிரவுண்ட் உடைய படம்.

குடுத்திருக்கற படம் ஒரு மெக்கானிக் ஷாப் உடைய படம்.

இந்த ரெசோட்டோடய பெயர் பெர்ரி ஹில்ஸ் ரெசார்ட் .

இந்த இடம் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையத்துல இருக்கு.

குடுத்திருக்கற படம் ஒரு மீன் சந்தையுடைய மீன் கடை போல தெரியிது.

இங்க எல்லா வகை மீன்களும் தனித்தனியா அடிக்கி வச்சிருக்காங்க.

இந்த ரெஸ்டாரன்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு.

இந்த கார்டன் மேனர் ஹோட்டல் ஊட்டில இருக்கு.

குடுத்துருக்குற படம் ஒரு சலூன் கடையோடைய படம்.

குடுத்துருக்கற படத்துல இருக்கறது ஒரு சூப்பர் மார்க்கெட் .

இந்த ஒரு ஆசிரியர் ஒரு கருவியை ஆப்ரேட் செய்யும் முறையை சொல்லிக் குடுத்துட்ருக்காங்க.

இங்க நெறைய மரங்கள் செடிகள் எல்லா வளந்திருக்கு.

இங்க கெஸ்ட் வந்து உட்காருவதற்காக சேர்கள் வைக்கப்பட்ருக்குது.

இந்த போட்டோஸ் ஃப்ரேம்க்கு முன்னாடி ஒரு சோஃபா போட்ருக்காங்க.

இந்த ஸ்டெப்ஸ்ல நெறைய ஃபாதர்கள் எல்லா நின்னுகுட்டுக்காங்க.

இந் நிகழ்ச்சி கிறிஸ்டியன்ஸ்ஸோட ஏதோ ஒரு பங்ஷன் போல தெரியுது.

இங்க நறைய பிராய்லர் கோழிகள் அடைக்கப்பட்டுருக்கு.

குடுத்திருக்குற படம் ஒரு வீட்டுடைய முன்பகுதி போல தெரியுது.

இந்த ரூம் ரொம்ப சின்னதாகவும் அழகாகவும் இருக்கு.

முன்னாடி மூணு பசங்க ஒரே மாதிரி துணி போட்டுட் நின்னுட்ருக்காங்க.

இந்தக் கருவிக்கு பின்னாடி ஒரு கட்டிடம் பாதி கட்டப்பட்ட நிலையில இருக்கு.